இந்த பிச்சர்ல பாக்குறதிக்கு அம் நெறைய மிஷின்ஸ்க யூஸ் பண்ற பெல்ட் மாரி இருக்கு.

நறைய டயர்ஸ்சு அடுக்கி வெச்சிருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல கவர் பண்ணி.

இது பாக்க ஒரு ரோடு மாரி இருக்கு.

இது பாக்க ஒரு பூக்கட மாரி இருக்கு அந்--

இது பாக்க ஒரு வீடு மாரி இருக்கு.

கடைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கம்பி இருக்கு.

ரெண்டு பேரு நடுவுல நடந்து போய்ட்ருக்காங்க.

அப்றோ வந்து இது வந்து ஒரு மார்னிங் டைம் மாரி தெரியிது.

சுத்தி ஃபுல்லா கல்லு மண்ணா இருக்கு.

பாக்க பங்ஷன்ல ஒரு பந்தி மாதிரி இருக்கு.

ஒர் ம் நெறையா பேரு கொஞ்சோ சர்வ்வு பண்ணிட்ருக்காங்க.

பந்தில வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குற மாதிரி இருக்கு.

கொஞ்சோ சைடுல மரங்கள்லல்லா கொஞ்சோ காஞ்சு போன மாதிரி இருக்கு.

நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியிது.

இது வந்து பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கடவுளோட செல மாரி தெரியிது.

ஹோட்டல் குள்ள கோல்டன் லைட்ஸ் நெறைய இருக்கு தொங்க விட்டுருக்காங்க.

ஃபுல்லா பிளாக் அண் எல்லோ தீம்ல செலபரேட் பண்ற மாதிரி தெரியுது.

கஃபே ஃபுல்லா நேச்சர் செட்டப்ல பண்ண பட்ருக்கு.

ஜிம்முக்குள்ள ஒரு அர் கூலர் இருக்கு.

இது பாக்க ஒரு ஹோட்டல் மாரி இருக்கு.

இந்த வேக்ஸ் மியூசியம் பேரு வேக்ஸ் பிளான்ட் .

இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ்ல நறைய லைட்ஸ் இருக்கு சின்ன சின்னதா.